ஆ okay ma'am அது உங்களுக்கு fix பண்ணி~ அஹ் okay ma'am okay அத fix பண்ணிடலாம் ma'am

thousand three hundred and sixty something ல வருது ma'am உங்களுக்கு வேணா நாங்க வேணா நீங்க கேக்குற rate ல வந்து

ஓ அஹ் okay ma'am okay okay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 சரி okay ma'am வேற எனக்கு birthday க்கு இப்போ என்னென்ன gift லாம் இருக்குது அஹ் அத பத்தி கொஞ்சம் எனக்கு சொல்லுவீங்களா அஹ் ma'am birthday க்கு அஹ் ஒரு one age ma'am baby க்கு இப்பதான் அஹ் so அதனால அதுக்கு ஏத்த மாதிரி குழந்தைக்கு எப்படி அஹ் gift லாம் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பாத்து சொல்லுங்க அஹ் okay ma'am okay ma'am நான் உங்களுக்கு வந்து birthday க்கு gift எல்லாம் வந்து இது பண்ணறேன் ma'am first உ birthday தான

and இன்னொரு tips உ நான் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு உங்க வீட்ல உள்ள குழந்தைகளுக்கு எதாவது வந்துச்சுனா அந்த அந்த குழந்தைகளுக்கு hand அ வந்து அத வந்து try பண்ணி ஒரு கை மட்டும் தனியா ஒரு part மாதிரி வரும் so அது பார்க்கிறதுக்கே நல்லா இருக்கும் ma'am அது வந்து

so அந்த இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும்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

அது வந்து baby இதெல்லாம் உட்கார்ந்துக்கலாம் அதுக்கு பின்னாடி வந்து அவுங்களுடைய நீங்க வந்து எந்த baby க்கு நீங்க present பண்றீங்களோ அவுங்~ அந்த baby ஓட photo வச்சுட்டு அதுல வந்து micky mouse வச்சு ரெண்டு side ல micky mouse வச்சு centre ல baby உட்காந்து~ மாரி ஓட photo வச்சு சும்மா உட்காந்து அவுங்களோட photo வெச்சு பண்ணும் போது அது வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் ma'am சின்ன ஒரு mini sofa set மாதிரியே இருக்கும் குழந்தைங்களுக்கு உட்காரும் போது அது அவங்கள வச்சு photo லாம் எடுக்கும்போது நல்லா இருக்கும் ma'am இது பாத்தீங்கன்னா அஹ் okay ma'am அதாவது இப்ப அந்த ஒரு sofa set ல அந்த baby photo எடுக்குற மாதிரி edit பண்ண போறீங்களா

அஹ் என்ன மாடல் any doll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 அஹ் வேற என்ன gift ma'am இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு photo frame photo frame மாதிரி வராது அஹ் wall ல மாட்டக்கூடியது மாதிரி வரும் ma'am அதுல வந்து first birthday னு போட்டு இந்த baby வந்து one month ல இருந்து twelve month வரைக்கும் born அதெல்லாம் photos வந்து ஒவ்வொண்ணா நாங்க வந்து அதுல வந்து edit பண்ணி குடுப்போம் ma'am அது வந்து photo frame மாதிரி தான் இருக்கும் அது வந்து wall ல கூட பண்ணிக்கலாம் அதுல வந்து clock க்கு அதுக்கப்புறம் அந்த சொல்லுவங்கள so அதுல ready பண்ணி அதுல வந்து light எல்லாம் போட்டு கூட தரலாம் அது வந்து six hundred rupees ma'am அந்த rate உ அஹ் okay ma'am okay clock ல photos லாம் frame பண்ற மாதிரி அதான ma'am

அஹ் okay ma'am okay இப்போ ஒரு tree ல அஹ் நிறைய photos லாம் எப்படி தொங்குறது மாதிரி அப்படி எல்லாம் baby க்கு ready பண்ணலாமா ma'am ஆமா ma'am அது வந்து wall ல கூட வந்து மாட்டோம் இப்ப அந்த tree ல வந்து நிறைய tree இருக்கும் அப்போ ஒவ்வொரு frame லயும் ஒவ்வொரு photo மாதிரி நாங்க rea~ ready கூட பண்ணி தரலாம் அஹ் okay ma'am okay அ அஹ்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

அஹ் சொல்லுங்க ma'am சொல்லுங்க வேற என்னென்ன model லாம் இருக்குது ma'am இப்போ clock ல அப்புறம் frame ல அப்புறவு tree ல அஹ் வேற இப்போ தலவானில கூட இப்போ அஹ் இப்போ baby க்கு photo வச்சு அத இப்படி erase பண்ணும் போது அஹ் தெரியும்ல ma'am அப்படி ஏதாவது model லாம் இருக்குதா ma'am ஆமா ma'am baby க்கு கூட நீங்க அந்த அந்த present பண்ணிக்கலாம் ma'am அது வந்து wedding மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ப இப்படி babies க்கு அவங்களோட photo வச்சு பண்ணி கொடுக்கலாம் அப்பறம் வந்து baby எல்லாம் பண்ணும் போது photos எடுக்கும்போது கூட நல்லா இருக்கும் ma'am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 அப்படி வேற ஏதாவது gift ஏதாவது இருக்குதா ma'am இப்ப wedding எந்த இதுலயே baby க்கும் அதுல wedding வந்து photo வைக்கிறதுக்கு பதிலா baby photo வைக்கிற மாதிரியும் பண்ணலாம்ல ma'am அந்த gift ல ஆமா ma'am wedding உ சொன்னா~ சொன்னமாதிரி உங்க கிட்ட சொன்னேன் so அதே மாதிரியும் வந்து baby க்கு photo அதே மாதிரியும் வச்சு கொடுக்கலாம் so இது புதுசா இது பண்ணோமா வந்து புதுசா trending ஆ பண்ற மாதிரியே இருக்கும் ஓ okay ma'am okay okay அ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய toys items லாம் இருக்கு ma'am baby க்கு வந்து birthday க்கு gift உ பண்றது அவுங்களுக்கு வந்து சின்ன bikes உ car உ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தேவையான அஹ்

எங்ககிட்ட நிறைய இந்த மாதிரி items கூட இருக்கு ma'am so நீங்க அதுவும் நீங்க வந்து try பண்ணி பார்க்கலாம் அஹ் okay ma'am okay அ நீங்க சொல்றது விடாம நான் நிறைய இடத்துல பாத்துருக்கேன் ma'am இப்போ babies க்கு இப்போ அஹ் குட்டியா car உ அதுக்கப்புறவு குட்டியா bike இருக்கிறது அதுக்கப்புறம் சின்ன toy house இருக்கிறது அஹ் அதுக்குபிறவு உம் auto அப்படின்னு நிறைய வண்டிஸ் நான் பார்த்திருக்கேன் அது பார்க்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் ஆனா but நான் அத விசாரிக்கும்போது அங்க rate எல்லாம் ரொம்ப high ஆ சொல்லுவாங்க ma'am ஆ அதான் ஆமா ma'am அது வந்து எப்படின்னா நல்லா guarantee use பண்ணலாம் அந்த guarantee யோட தான் ma'am போட்டுக் கொடுப்பாங்க so அதனாலதான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி rate லாம் வரும் அதாவது starting rate பாத்தீங்கன்னா எங்ககிட்டயும் வந்து three thousand ல இருந்து starting rate ல இருக்கு ma'am சின்ன ஒவ்வொரு size அ பொறுத்து starting rate உ சின்ன car னா அஹ் two அ two thousand three thousand அந்தமாரியும் கொஞ்சம் normal பெரிய car கொஞ்சம் வந்து five வரைக்கும் வந்து driving பண்ற மாதிரி அப்படின்னு car ன்னா

அஹ் okay ma'am வேற wedding ல வேற எதாவது gift இருக்குதா ma'am வேற wedding உ birthday ல வேற எதாவது child க்கு வேற எதாவது gift இருக்குதா ma'am birthday gifts வந்து இவ்ளோ தான் ma'am நிறைய எங்கிட்ட வந்து toys items லாம் இருக்குது baby க்கு present பண்றதுக்கு பெரிய பெரிய doll உ அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து baby க்கும் அதே மாரி நாங்க வந்து அவங்க face a வச்சு நாங்க வந்து edit பண்ணி குடுப்போம் so அந்த மாரி கூட அஹ் இருக்கு ma'am

okay ma'am இப்ப cartoon லாம் baby க்கு photos வச்சு edit பண்ணி குடுப்பாங்கள ma'am ஆமா ma'am இப்போ அந்த மாதிரி கூட ready பண்ணிக்கலாம் ஓட இருக்கு ma'am so அந்த மாதிரி கூட ready பண்ணிக்கலாம் அதே மாதிரி wedding gift ல வந்து இப்ப பார்த்தீங்கன்னா அஹ் ஒரு எப்படி சொல்லறது நம்ம வந்து மரம் இருக்கில்லையா ma'am இப்ப மரத்துல வந்து ஒரு heart shape உ round shape உ என்ன மாதிரி shape நீங்க அவங்களோட photo வ நாங்க வந்து மரத்துலயே வந்து drawing பண்ணுவோம் drawing பண்ண அதுல வந்து அவங்களை பத்தி நிறைய quotes வந்து எழுதற மாதிரி இருக்கும்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 okay ma'am okay அது எனக்கு நல்லாவே புரியுது ma'am நீங்க சொல்றது அஹ் அது ரொம்பவும் பாக்குறதுக்கு அழகா இருக்கும் அஹ் நான் கேள்விப்பட்டுருக்கேன் இப்போ ஒரு என்ன இப்ப அந்த tree ல ஆனா but அந்த leaves லாம் இருக்கும்ல ma'am அப்ப தான் அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அஹ் சும்மா அந்த trees ல அந்த photos மட்டும் தொங்குறதுக்கு தொங்குறதுக்கு பதிலா அந்த leaves உம் இருக்கணும் அதே நேரத்துல அந்த pho~ இப்ப அந்த ஒரு மாமரத்துல இப்ப ஒரு மாங்காய் size ல அந்த இப்ப photos உம் அப்புறம் வந்து நிறைய leaves உம் அதுல இருக்குற மாதிரி நீங்க edit பண்ணி கொடுக்கும் போது அது பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் ma'am ஆமா ma'am அதுவும் நாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து collections கூட வந்துருக்கு எப்படின்னா பில்லு தான் பில்லுல வந்து நீங்க வந்து first உ நான் sponge மாதிரி இருக்கும் அத வந்து remove பண்ணக்கூட இருக்கும்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

so அது பாக்கறதுக்கே நல்லா இருக்கும் அதான ma'am night னாலே அது அப்போ வித்தியாசமா அழகா இருக்கும் அது பாக்கறதுக்கே

so அந்த மாதிரி பார்க்கும் போது night லாம் use பண்ணும் போது அழகா இருக்கும் ma'am பாக்கறதுக்கு okay ma'am okay நீங்க சொல்லறது புரியுது ma'am அது ரொம்பவும் அழகா இருக்கும் அஹ் இப்ப நான் wedding gift ல என்ன ma'am சொன்னேன் அஹ் அந்த நிலா model ல ஒண்ணு சொன்னேன் அதான ma'am அஹ் ma'am அந்த நிலா model ல ஒரு gift சொன்னிங்க birthday gift என்ன மாதிரி ma'am அது இந்த pillow ல baby க்கு photo வச்சு light உ LED light உ எரியிற மாதிரி okay வா ma'am அஹ் okay ma'am okay ma'am okay ma'am அது ரெண்டுமே நாங்க ready பண்ணி கொடுத்துடலாம் ma'am எங்களுடைய shop க்கு நீங்க வந்து அஹ் வாங்க ma'am வாந்துட்டு அதுக்கு அப்புறம் நீங்க வந்து direct ஆ வந்து நிறைய collections இருக்கு நிறைய வந்து toys items லாம் இருக்கு நீங்க வந்து பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் நிறைய ideas லாம் கிடைக்கும் ma'am எங்களுடைய shop பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிப்பள்ளம் ஆமா ma'am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

நீங்க வந்து எப்படி வந்து direct அ வந்து நீங்க வந்து பார்த்துட்டு வந்து book பண்ணீட்டு அதுக்கப்பறம் amount pay பண்~

okay ma'am okay ma'am நீங்க direct ஆ வாங்க ma'am வந்துட்டு அதுக்கு perfection பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல idea லாம் கிடைக்கும் okay ma'am okay ma'am உங்களுக்கு வந்து எப்போ இது வேணும் ma'am எனக்கு next மண்டே வேணும் ma'am இது okay ma'am okay ma'am மண்டே நான் உங்களுக்கு ready பண்ணி கொடுத்திடுறேன் அதுக்கு முன்னாடி நான் ready பண்ணி கொடுத்துட்டு எங்~ எங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ready பண்ண சொல்றேன் okay ma'am okay கண்டிப்பா நாங்க

thank you ma'am hello guys எல்லாருக்கும் வணக்கம் நம்ம நம்ம இன்னைக்கு என்ன பத்தி பேசப்போறோம்னா agriculture agriculture ன்னா அது எப்படி அது எப்போ first தோன்றுச்சு agriculture உங்க எல்லாமே தெரியும் நான் சொல்லுவேன் அது எப்ப first உ தோன்றுச்சுஅத ஏன் முதல்ல இ~ இது பண்ண ஆரம்பிச்சாங்கன்னுதான் நம்ம இப்ப சொல்லப் போறேன் விவசாயம் இங்க எப்ப தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா காலத்துக்கு முன்னாடியே தோன்றுச்சுன்னு சொல்றாங்க ஆனா இப்ப வந்து அது எவ்வளவு முக்கியம்னு எல்லாமே தெரியும் விவசாயம் இல்லாம எதுவுமே இல்ல ஒரு ஒரு மனுஷன் சம்பாதிக்கிறது daily யும் சாப்பிடறதுக்குதான் ஆனா அதுவே தெரியாம விவசாயத்துக்கு யாருக்குமே நம்ம ஒரு first preference குடுக்கறதே கிடையாது இப்ப எங்கப்பாத்தாலும் news ல வந்து விவசாயி தற்கொலை விவசாயி போராட்டம் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு விவசாயிக்கு தேவையான ஒரு importance அ இங்க யாருமே எதுவுமே கொடுக்கறதே இல்ல ஏன் அப்படி இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியல விவசாயம் முதல்ல எப்படி எதுக்காக முதல்ல தோன்றுச்சுன்னா முதல்ல ஆதி மனிதர்கள் வந்து அவங்க மரத்துல இருக்கற கனி, பழம், காய், காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆனா அதுக்கப்புறம் போக போக அவங்களுக்கு அது பற்றாக்குறையா இருந்துச்சு அப்ப என்ன பண்ணாங்க என்னடா இது எல்லாமே குறைஞ்சுக்கிட்டே இருக்கே நம்மளே பேசாம இந்த வேலை செய்ய ஆரம்பிச்சுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே own ஆ அந்த விளைச்சலை ஆரம்பிக்கிறாங்க விளைச்சல் ஆரம்பிச்சு அவுங்களுடைய சொந்த நிலத்திலேயே ஒரு ஒரு விதையா விளைக்கிறாங்க விளச்சதுக்கு அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க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 விவசாயத்துக்காக பொங்கல் திருவிழா வந்து கொண்டாடுவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இது ஒரு நல்ல ஒரு இயற்கை விவசாயமாதான் இருந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுலதான் செயற்கை விவசாயம் அப்படின்னு ஒண்~ ஒண்ணு ஆரம்பிச்சாங்களே நிறைய atmosphere மாறதுனால நிறைய விஷயங்கள் நிறைய வயல்ல பூச்சில்லாம் நிறைய சாப்பிடறதுனால பூச்சிக்கொல்லி மருந்து அந்த மாதிரி நிறைய வந்து natural ஆ எதுவும் தர முடியாம நிறைய அஹ் artificial ஆன இதெல்லாம் வந்துச்சு first இது அமெரிக்கால எல்லாம் கண்ணு~ கொண்டு வரப்பட்டுச்சு அதுக்கப்புறமேட்டுக்குதான் நம்மளுக்கு இந்தியாவுக்கே வந்துச்சு அதுக்கப்புறமேட்டுதான் அது அதனால எந்த use ம் இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் வந்து இப்ப திரும்பவும் வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டாங்க ஆனா அப்பயுமே விவ~ விவசாயிகள்தான் நமக்கு எல்லாமே பண்றாங்க ஆனாலுமே ஏன் அவுங்களுக்கு எந்த ஒரு ச~ சலுகையும் போய் சேர மாட்டேங்குதுன்னுதான் தெரியல அவங்க தான் எல்லாமே விளைவிக்கிறாங்க ஆனா போய் சேர்றது எல்லாருமே சாப்பிடுறாங்க ஆனா அவங்களுக்கே அந்த மொத்த காசும் சேர மாட்டேங்குதுன்னு இங்க யாருக்குமே தெரி~

முக்கியமான ஒன்னே விவசாயம்தான் அவங்க விளைக்கிற ஒரு ஒரு பயிருமே நமக்கு ரொம்பவே அதுதான் ஒரு மனுஷன் சம்பாதிக்கிறதுக்கு வந்து சாப்பிடறதுக்காக வேண்டிதான் ஆனா அதை பத்தி நம்ம யோசிக்கிறது இல்ல ஒரு வேளை நம்மகிட்ட சாப்பாடு இல்லாதப்ப விவசாயிகள் யாருமே நமக்கே தெரியும் நம்மளோட life எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால விவசாயியை பத்தி நிறைய பேசுங்க நிறைய spread பண்ணுங்க யாருக்குமே தெரியமாட்டேங்குது அதுவும் இல்லாம நம்ம நிறைய நிறைய சாப்பாடை waste பண்றோம் அது மாதிரிதான் நம்ம முதல்ல பேச வேண்டிய விஷயம் அதான்

நம்ம அது பாதி மீதி ஆனதுக்கு அப்புறம் பாதி எடுத்து வந்து வீட்டுல சாப்பிடலாம் அதனால என்ன பண்ணுவோம் ஒரு நம்மளுக்கு ஒரு அஹ் அந்த இடத்துல ஒரு prestige பார்த்துட்டு பாதி இதை வச்சிடுறோம் நம்ம பாதி நம்ம வச்சிடுறோம் அதனால சாப்பாடை வந்து waste பண்ணாதீங்கன்னு நான் சொல்றேன் சாப்பாடு அதை waste பண்றதுனால அந்த அந்த ஒரு ஒரு ஒரு ஒரு பருப்புலயுமே விவசாயங்களோட வேர்வைத் துளி இருக்கு எவ்வளவு தான் நம்ம சாப்பாடு waste பண்றோம் school ல college ல நிறைய இடத்துல வெளில சாப்பிடும்போது பாதி சாப்பாடு நம்மளால சாப்பிட முடியாது ஆனா நமக்கு அத நம்ம parcel பண்ணி கொண்டு வர மாட்டோம் அப்படியே அங்கேயே வச்சிடுறோம் நிறைய waste பண்றோம் அதுக்கப்புறம் வீட்டுல சாப்பாடு அவ்வளவு சாப்பாடு வந்து சாப்பாடு waste பண்றதை தவிர்த்து நம்ம சாப்பாட வந்து இப்ப நம்ம சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா இந்த சாப்பாடு இறைச்சு சாப்பிடுவோம் ஆனா நம்ம எடுத்து போட மாட்டோம் அப்படியே விட்டுட்டு போயிடுவோம் அப்ப சாப்பாடு மத்தவங்க கால்ல படும் அதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவங்கிறது நமக்கே தெரியாது அதுவும் சின்ன வயசுல இந்த பாட்டி சொல்லுவாங்க சிந்தற ஒரு ஒரு பருப்பும் விவசாயியோட வேர்வை துளிதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் விவசாயியை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம் முக்கியமான ஒரு விஷியம் நம்ம விவசாயி நம்ம எப்பயுமே சாப்பிடறச்ச வந்து அஹ் pray பண்ணிட்டு சாப்பிடணும் அப்படின்னு school days ல சொல்லி குடுத்திருக்காங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு school days ல வந்து ஏன் சாப்பிடும்போது நம்ம pray பண்ண இந்த சாப்பாடு கிடச்சதுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும் இன்னும் நம்ம யாரு அந்த சாப்பாடை சாப்பிடுறோம் விவசாயியால அவங்க இல்லைனா நம்ம சாப்பிட மாட்டோம் so அவங்களுக்காக நன்றி தெரிவிக்கிறதுக்காக நம்ம அந்த prayer அ பண்~ ஆனா இப்ப கால கட்டத்துல எப்ப சாப்பிடுறோம் எப்ப தூங்குறோம் அப்படின்னு நம்ம எதுவுமே தெரிஞ்சுக்கிறதே இல்ல நம்ம பாட்டுக்கு சாப்பிடுறோம் நம்ம அத பத்தி யோசிக்கிறதே இல்ல அதுவும் school life ல இருந்து அந்த இது வருது அப்புறம் அப்படியே முடிஞ்சு போயிடுது so சாப்பாடுன்றது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா நம்ம எதுவுமே waste பண்ணக் கூடாது அத நல்ல முறையில வந்து சாப்பிடணும் அப்புறமேட்டுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா agriculture ல அவங்க எவ்ளோ இயற்கையான பொருள்லாம் வந்து

ஒரு நல்ல vegetables ஏ கிடையாது அதுலயும் ஏகப்பட்டது இருக்கும் அதுலயும் ஏகப்பட்டது ச~ தக்காளில sauce உ அது இதுன்னு எத்தன நாள் அவங்க preserve பண்ணி வச்சிருப்பாங்களோ அத நம்ம நம்ம fast food ஆ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் இந்த மாதிரி நம்ம சாப்பிடாம ஒரு நல்ல ஒரு natural ஆன ஒரு food ஆ நம்மளே வீட்டுல ready பண்ணி அப்படி சாப்பிட பழகிக்கோங்க most ஆ இந்த கடை இந்த மாதிரி outside food avoid பண்ணிட்டு வீட்ல அம்மா சமைக்கிறது நீங்க சமைங்க சமைக்காதது இப்படி வந்து நீங்க சமைச்சு பாருங்க எவ்வளவு taste ஆன taste ஆ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு food அ waste பண்றதை விட்டுட்டு food அ waste பண்றதை விட்டுட்டு நல்ல முறையில சாப்பிடுங்க விவசாயிங்களுக்கு நிறைய விஷயங்களை போய் கொண்டு போய் சேருங்க அவங்களோட அவங்களோட குறிக்~ அவங்களோட என்ன விசயங்கள் மத்தவங்களுக்கு தெரியணுமோ அதையும் கொண்டு வந்து இதே மாதிரி நிறைய விஷயம் பேசிக்கிட்டே போகலாம் ஆனா இப்ப நான் ration அரிசி விவசாயங்கள் வந்து இது பண்ணறதே அவங்களோட இது வந்து drawbacks அ அப்படியே இருக்கு so நம்ம வந்து விவசாயி~ விவசாயியா பே~ இருக்க சொல்ல விவசாயி கூட இருங்க அப்படினு சொல்லறேன் ஏன்னா நானும் அஹ் இங்க கொள்ளை அந்த மாதிரி எல்லாம் இருக்கு சீரா இருக்கும் இப்படி அவ்ளோ சந்தோசமா இருக்கும் நம்ம வீட்டு வேலை நம்ம வேலை செய்யறோம் அப்படினு சொல்லிட்டு அஹ் எனக்கு வந்து ரொம்ப புடிக்கும் அங்க போயி இன்னும் வேலை செய்யறதுக்கு இங்க natural அ இல்ல அந்த வர ஆத்துல வந்து சாப்பிடறது அது மாதிரி எனக்கு எனக்கே ரொம்ப புடிக்கும் நீங்களும் போயிட்டு பக்கத்துல இருக்க வேற ஏதாச்சு ஒரு கோயில்ல அந்த மாதிரி இடத்துல போயி கொஞ்சம் விவசாயம் பண்றது அவ்ளோ கஷ்டப்படுவாங்க அவ்வளவு சாப்பிடக்கூட மாட்டாங்க ஒரு ஒரு வாளியில ஒரு கஞ்சி அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு போட்டுட்டு போயிட்டு அதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்களே வீட்டுக்கு கூட போக மாட்டாங்க அதுவும் நெல்லு இந்த இதெல்லாம் போட்டாங்கன்னா அங்கேயேதான் இருப்பாங்களே அவங்க அது ப~ அத அவங்க விளைச்சத அறுவடை பண்ணி அவங்க வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் கூலி கொடுத்து அது எடுத்து அவங்க வந்து வித்து அப்புறம் வர காசுலதான் அந்த குடும்பமே வாழுது so ஒரு ஒரு food ஒரு அரிசி ஒரு பருப்பு இதெல்லாம்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 ஒரு ஒரு அரிசியும் அவங்க இது பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியவேமாட்டேங்குது கடையில காசு குடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நீங்க இல்லாம யோசிங்க இனிமே சாப்பாடு வந்து waste பண்ணாதீங்க எல்லார்ட்டயும் சொல்லுங்க agriculture ஒரு ஒரு ஒரு நல்ல future அப்படின்னு சொல்லிட்டு அத எடுத்து படிக்க சொல்லுங்க agriculture மட்டும் நமக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா வேற எந்த வேலையா இருந்தாலும் நாம மத்தவங்க கிட்ட போய் காசு வாங்கணும் but நம்ம agriculture அ நம்ம பண்ணும் போது அது நம்மளோட வேலை அது நமக்கான வேலை நம்மதான் அதுக்கு owner எல்லாமே so நம்ம குடுக்குற நம்ம குடுக்குற விலைதான் okay வா so agriculture வந்து நம்ம future ன்னு நம்ம சொல்லணும் நிறைய பேர் இந்த agriculture லாம் பண்றாங்க நம்ம வந்து நம்மகிட்ட ஒரு இல்லை ஒரு இது land எதுவுமே இல்லைன்னா நம்ம easy யா நம்ம வந்து அஹ் garden பண்ணலாம் அது easy யா நம்ம வந்து fruits லாம் cultivate பண்ணலாம் என்னென்ன fruits உ அஹ் tomato, potato நிறைய நிறைய விஷயம் வந்து நம்ம பண்ணலாம் அதுலயும் natural ஆ எங்க வீட்டுல எல்லாம் வந்து carrot அதுல வந்து என்ன நான் வெண்டைக்காய் வந்து காய்க்கும் அதுக்கப்பறம் பப்பாளி, பச்சை மிளகாய் நிறைய fruits உ பின்னாடி வந்து நிறைய rose அப்புறம் papaya நிறைய flowers வச்சிருக்கேன் fruits லாம் வச்சிருக்கேன் so இந்த மாதிரி நீங்க வீட்லயும் நீங்க இது பண்ணலாம் so அதுவே நீங்க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 don't waste the food agriculture க்கு support பண்ணுங்க விவசாயம் ரொம்பவே முக்கியமானது நம்மளுடைய எதிர்காலத்துக்கு உதவ போறதே அதுதான் அவங்களைப் பத்தி நம்ம நினைச்சு so daily சாப்பிடும்போது pray பண்ணி சாப்பிடுங்க thank you to all beet root beet root ல் இரும்புச்சத்து vitamin பன்னண்டு போன்ற ரத்த அணுக்களின் உற்பத்திக்கு வேண்டிய சத்துக்கள் வளமாக உள்ளது ஆகவே உடலில் ரத்த அணுக்களின் அளவு சீராக இருக்க நினைத்தால் beet root juice ஐ அடிக்கடி குடிப்பது நல்லது beet root juice எடுத்துக்கொள்வதால் நம் உடலில் இருந்த nitric oxide டு ரத்த நாளங்களை நன்கு விரிவடையச் செய்து தேவையான ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்கிறது இதன் மூலம் ஆண்மையை அதிகரிக்க மிகவும் சிறந்த juice ஆக உள்ளது beet root juice ஐ குடிச்சு வந்தால் கல்லீரல் உள்ள பாதிக்கப்பட்ட செல்கள் புதுப்பிக்கக்கூடும் ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் ஆண்மைக்குறைவிற்கு காரணமாக அமையும் இந்த தருணத்தில் beet root juice ஐ எடுத்துக்கொண்டால் ரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக்கொண்டு பிரச்சனைகளை வராமல் இருக்கும் beet root mixie இல் போட்டு அரைத்து இதனை அப்படியே சாப்பிடப் பிடிக்காது இதனுடன் ஆப்பிள், ஆரஞ்சு, இஞ்சி இதிலே ஏதாவது ஒன்றை அதனுடன் சேர்த்து juice ஆக எடுத்துக்கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும் இல்லையென்றால் இதனுடன் vegetable கேரட், முள்ளங்கி இதில் ஏதவது ஒன்று சேர்த்து சாப்பிடலாம் beet root juice தினமும் எடுத்துக்கொள்ளும்போது சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு sugar அளவை அடிக்கடி check செய்துகொள்வது நல்லது beet root juice ஐ தினமும் ஒரு tumbler குடித்து வந்தால் உடல் சுத்தமாவதோடு கல்லீர் பிரச்சனைகளுக்கும் அகலும் புற்றுநோய் தாக்கம் இந்தியாவில் அதிகம் இருப்பதால் இதனைத் தடுக்க beet root juice ஐ தினமும் குடித்து வர நல்லது பாதுகாப்பாக உள்ளது கோவக்காய் juice கோவக்காய் மருத்துவ குணங்கள் புதர்களிலும் வீணாகக் கிடக்கும் இடங்களில் தானா வளரும் கோவக்காய் நம் அன்றாட வாழ்வில் உணவில் அதிக அளவு சேர்த்துக்கொண்டால் நம் உடலுக்கு தேவையான அளவுக்கு ஆரோக்கியத்தை நாம் பெற முடியும் ஆட உண்மை தாங்க கோவக்காய் நாம் தினமும் அதிக அளவு உண்டு வந்தால் நம் உடலில் ஏற்படும் பல வகையான நோய்களை குணப்படுத்திவிட முடியும் கோவக்காய் தினமும் நாம் அதிக அளவு உண்டு வர நம் உடலில் ஏற்படும் நோய்களான சொரியோசிஸ், படை, சிரங்கு, தேமல், முடி உதிர்வு, பொடுகு, பல்சார்ந்த பிரச்சனை, தொப்பை, சர்க்கரை நோய், சிறு~ பிரச்சனை, சிறுநீரகத்தில் கல் கெட்ட கழிவுகள் ஆகியவற்றை அனைத்தையும் இந்த கோவக்காய் குணப்படுத்துகிறது கோவக்காய் மருத்துவ குணங்கள் தோல் தோல் நோய் குணமாகும் கோவக்காய் பயன்கள் இதில் இந்த சொரியோசிஸ், படை, சிரங்கு, தேமல் நோய்களுக்கு தினமும் மூன்று வேலை இந்த கோவக்காயை அறைத்து குடித்து வந்தால் சிறந்த பலன் கிடைக்கும் மேலும் இந்த கோவக்காயை juice குடிப்பதற்கு முன்பே வயிற்றை நன்றாக சுத்தம் செய்து பின்பு குடிக்க வேண்டும் கோவக்காய் மருத்துவ குணங்கள் தலைமுடி பிரச்சனைகள் தலையில் பொடுகு, முடிஉதிர்வு இவைகளுக்கு இந்த கோவக்காய் juice குடிப்பதோடு அரைத்து அந்த சக்கையை ஏலும்பும்பிச்சை பழத்துடன் சேர்த்து தடவி வந்தால் பொடுகு ஏற்படும் குறைப்பது குறைந்து விடும் கோவக்காய் மருத்துவ குணங்கள் சிறுநீரகத்தில் கல் பிரச்சனைக்கு சிறுநீரகத்தில் கல் இருந்தால் இதற்கு கோவக்காயுடன் கத்தரிக்காய் சேர்த்து அரைத்து குடித்து வந்தால் கல் முழுமையாக நீக்கிவிடும் கோவக்காய் மருத்துவ குணங்கள் உடலில் உள்ள கெட்ட கழிவுகள் வெளியேற கோவக்காய் பயன்கள் உடலுள் சேரும் கெட்ட கழிவுகளை கோவக்காய் நீக்குகிறது

வாழைத்தண்டு வாழைத்தண்டே இளமையாகக் கிடைக்கும் இதன் பலன் குறித்து சொல்லிக்கொண்டே போகலாம் ஏனெனில் பலவிதமான நோய்களை வாழைமரம் ஒரு பொருள் சற்று வீணாகாமல் நம்மால் பயன்படுத்த முடியும் என்றால் அது வாழை மட்டும் தான் வாழை இலை, வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய், வாழைப்பழம் என எல்லாமே நிறைவான நன்மைகளை தரக்கூடியவை இதன் ஒவ்வொரு பகுதியும் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நன்மைகளாக நிறைந்துள்ளது வாழை இலையில் சாப்பிடுவதன் மூலம் செறிமானம் சீராகும் வாழைப்பழங்கள் potassium மற்றும் vitamin கள் வாழைப்பூ நீரிழிவு மற்றும் வயதான எதிர்ப்பு குணங்களுக்கு நன்மை செய்கிறது இதன் வரிசையில் வாழைப்பூவின் நன்மைகள் குறித்து பார்க்கலாம் வாழைத்தண்டு நார்ச்சத்து அதிகம் நிறைந்தவை இது புண்கள் அல்லது வயிற்றில் அமிலத்துக்கு சிகிச்சையளிக்க உதவும் வாழைப்பழங்கள் போன்று வாழைத்தண்டுகளும் potassium மற்றும் vitamin B ஆறு போன்றவை கொண்டுள்ளது இது உடலில் haemoglobin மட்டும் insulin உற்பத்தியை மேம்படுத்துகிறது

சாறாக்கியோ குடிக்கலாம் வாழைத்தண்டு உடலுக்கு செய்து ஆரோக்கியமான நன்மைகள் குறித்து பார்க்கலாம் வாழைத்தண்டு சிறுநீரகப்பாதையை மற்றும் நோய்த்தொற்றுகளுக்கு சிகிச்சையளிக்க மிகச்சிறந்த இயற்கை உணவாகும் வான்~ வாழைத்தண்டு vitamin B ஆறு மற்றும் potassium மற்றும் diuretic பண்புகளைக் கொண்டுள்ளது சிறுநீரகக்கல் ஆரம்பமும், அறிகுறியும், பிரச்சனைகளும் தீர்வாகும் சிறுநீரகக்கற்களால் வலிமிகுந்த அனுபவிப்பார்கள் வாழைத்தண்டு சாறைக்குடிப்பதன் மூலம் சிறுநீரகக் கற்கள் கரைந்து வெளியேறக்கூடும் இதை அவ்வப்போதே சேர்த்து வந்தால் சிறுநீரகக்கற்கள் உருவாவது தடுக்கப்படுகிறது சிறுநீரகப்பாதையை நோய்த்தொற்று காரணமாக உண்டாகும் வலி அசௌகரிய காரியங்களுக்கு இவை சிறந்த நிவாரணியாகும் செயல்படுகிறது சிறுநீரகக்கோளாறுகளை தடுக்க வாழைத்தண்டு முதன்மையாக செயல்படும் என்பதில் மற்ற கருத்தில்லை உயர் ரத்த அழுத்தத்திற்கு வாழைத்தண்டு வாழைத்தண்ட vitamin B ஆறு என்னும் உயர்ந்த சத்தைத் தந்துள்ளது கொண்டுள்ளது

உயர் ரத்த அழுத்தத்துக்கு சிகிச்சை அளிக்க உதவும் வாழைத்தண்டை அவ்வப்போது சேர்த்து வருவதன் மூலம் உடலில் அதிக ரத்த அழுத்தத்தைக் கொண்டிருப்பவர்கள் கட்டுக்குள் வைக்கலாம் குறைந்த அளவு ரத்த அழுத்த பிரச்சனையால் உண்டாகும் விளைவுகளின் ஆபத்தை குறைக்க செய்யும் வாழைத்தண்டு மிகவும் ருசியானது சௌசௌ காயின் நன்மைகளை இப்போது பார்க்கப்போகிறோம் சௌசௌ காய் கத்திரிக்காயை போன்ற மிகவும் நன்மை பயக்கும் காயாகும் நாம் ஒரு சில

இந்த செடியின் இலைகள், காய்கள் மற்றும் விதைகள் போன்றவற்றில் நோய்யெதிர்ப்பு சக்திகள் நிறைந்து காணப்படுகின்றன கொடியவகைச் சத்தென சௌசௌ குளிர்பிரதேச பகுதிகளில் அதிகம் விளைவிக்கப்படுகிறது இதன் இலைகள் பெரிதாக பிளவுபட்ட காணப்படும் இளம் காய் வெளிர் பச்சைநிறத்தில் காணப்படும் இதன் விதைகள் காய்களின் உட்புறம் இருக்கும் முற்றிய விதைகளை பயிரிட பயன்படுத்தலாம் சௌசௌவை பொறியல் செய்தோ, குழம்பில் சேர்த்தோ அல்லது மற்ற காய்கறிகளுடன் சேர்த்தோ soup செய்தோ சாப்பிட்டு வர ந~ பல்வேறு நோய்களில் இருந்து நிவாரணம் பெறலாம் சௌசௌவில் calcium மற்றும் vitamin C சத்துகள் உள்ளன ஒரு gram சௌசௌவில் நிறைந்துள்ள சத்துகள் vitamin கள் carbohydrate starch சத்து, புரதச்சத்து, சுண்ணாம்புசத்து, phosphorate சத்து, magnesium, copper, zinc, potassium, manganese ந~

நீர்சத்து அதிகம் உள்ள காயாகும் ஆதலால் சிறுநீரை பெருக்கி வெளியேற்றும் மேலும் சிறுநீர் சம்மந்தமான நோய்களில் இருந்து உடலை பாதுகாக்கும் உடல் வளம் பெற சௌசௌவை நம் உண்ணும் உணவில் தவறாமல் சேர்த்துக்கொள்வது அவசியமாகும் இதில் உள்ள vitamin கள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலை பாதுகாக்கும் சௌசௌவானது நரம்பு தளர்ச்சியை நீக்கி நரம்புகளை வலுவுப்படுத்தும் சௌசௌவில் உள்ள calcium ஆனது எலும்புகளில் வலிமையை அதிகரிக்கிறது மேலும் சௌசௌவில் உள்ள vitamin C பற்களுக்கு உற்பத்தியைக் கொடுக்கும் வயிற்றுச் சம்மந்தமான நோய்களை நீக்கி வயிற்றை சுத்தப்படுத்தி சக்தி சௌசௌகிற்கு உண்டு